அந்த பில்டிங்ல பில்டிங்கோட பிரண்ட்ல இரண்டு கார் நிறுத்தி விட்டு இருக்காங்க.

இது வந்துட்டு வீட்ல பேன்சிக்காக போடுற அந்த கலர் மீன் வாங்குற கடை.

இந்த படத்துல வந்துட்டு ஒரு மூணு வண்டி நிக்குது.

அப்பரோ ரெண்டு மூணு லைட் இருக்கு கேமராஸ் இருக்கு சுத்தி.

அப்புறம் ம் சுத்தி நிறைய ஆட்கள் நின்னு பக்தியுடன் இன்னும் பார்த்துட்டு நிக்காங்க.

அப்புறம் ஒரு ஏ_சி ஏர் கூலர் இருக்குது.

சுத்தி நிறைய பில்டிங் எல்லாம் இருக்கு.

தூரமா ஒரு பில்டிங் தெரியுது அது பெ வெயிட் கலர் பெயிண்ட்டு அடிச்சிருக்காங்க அந்த பில்டிங்கு .

அப்ரோ இந்த இது வந்துட்டு பிரவுன் கலர்ல மொத்தமா இருக்குது அந்த மரத்தில செஞ்சது பிரவுன் கலர்ல இருக்குது செவுத்துல வெள்ள கலர் பெய்ன்ட் அடிச்சிருக்காங்க.

அப்புறம் ஒரு ஆள் வந்துட்டு நின்னு போஸ் குடுத்து நிக்கிறாரு போட்டோவுக்கு அவர் வந்துட்டு பிளாக் கலரூ கிரீன் கலருமா போட்ட ஒரு துணி போட்டு இருக்காரு.

அப்புறம் ப்ளூ கலர்ல ஒரு போர்டு வச்சிருக்காங்க.

இந்த கார்டன சுத்தி எங்க பாத்தாலுமே செடி அப்டி இப்டின்னு நெறைய வந்துட்டு இருக்குது.

அப்புறம் நிறைய வாளி அண்டா எல்லாம் இருக்குது.

இது வந்துட்டு என்னன்னா ஒரு செருப்பு கட.

அதுல வந்துட்டு நறைய துணி எல்லா அடுக்கி அடுக்கி அப்டி அதுல தொங்க போட்ருக்காங்க.

அப்புறம் ஒரு வேப்ப மரம் நிக்குது.